இது வந்து ஒரு நகக்கட அதுல சுத்தி நறைய லைட் எல்லா போட்டுருக்காங்க.

ஒரு லைட் தெரியுது சைடுல லெஃப்ட் சைட்ல .

இதுல வந்து ஒரு சிவனோட அ ச்செல வந்துட்டு தூரமா தெரியிது.

அப்ரோ நெறைய பில்டிங் தெரயுது சுத்தி.

அப்புறம் மறையஎல்லா மரம் எல்லாம் தெரியுது ஒரு பன்னி போடற வாசம் போகுது.

ஒரு செடி தொட்டிக்குள்ளாடி வந்து சின்ன சின்ன பாரங்கள் எல்லா பெருசா போட்டு வெச்சிருக்காங்க.

எல்ல டேபிளுக்கு மேலயும் வந்துட்டு ஒரு தண்ணி ஜக் வச்சிருக்காங்க குடிக்கிறதுக்கான தண்ணி ஜக்கு .

அப்ரோ ஒரு சி_சி_டிவி கேமரா தெரியுது.

இந்த இடத்துக்கு சுத்தி வந்து வெள்ள கலர்ல டைல்ஸ் போட்டிருக்காங்க பெயிண்டும் வெள்ளை கலர்லதா அடிச்சிருக்காங்க.

இதுல சர்மாஆடியோ அப்படினு வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் பெரிய பாக்ஸ் வச்சிருக்காங்க அதுல டிஸ்கோ லைட்டும் இருக்குது.

இதுல வந்து வீட்டுக்கு மூணு நாலு பில்லர் தெரியுது தூண் மாதிரி.

ரோட்ல வந்து ஜீப்ரா கிராஸிங் அந்த லைன்னு வரஞ்சிருக்காங்க.

அதுல வந்து ரவுண்டா ஒரு எல்லோ கலர்ல ஒரு இது வச்சிருக்காங்க.

அப்புறம் சுத்தி நறைய ஆட்கள் இருக்காங்க தண்ணீ ஜக் வச்சிருக்காங்க ஒரு சின்ன கிளாஸ் டம்ளரு இருக்குது.

இது வந்து ஒரு ரீசார்ஜ் கடை.